இங்க ஒரு பெரிய போஸ்ட் அண்ட் டெலிகிராம் ஆஃபிஸ் இருக்கு.

இங்க சுத்தி நெறைய பெரிய மரங்கள் வளந்துருக்கு.

இங்க நல்ல அஷகான பறவைங்க கடல் மேல இருக்கு.

இங்க பேங்க் முன்னாடி நெறைய டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க.

இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடல்.

இங்க வானம் பாக்க மேகமூட்டத்துடன் இருக்கு.

இங்க ஒரு சின்ன காடு இருக்கு.

இங்க ஒரு சின்ன ரயில்வே டிராக் இருக்கு.

இங்க ஒரு சின்ன ஃபுட் பாத் இருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்டோர் இருக்கு.

இங்க ஒரு பெரிய பேங்க் இருக்கு.

இங்க சேர்ல ரெண்டு பேர் உக்காந்துட்டுருக்காங்க.

இது ஒரு பெரிய ரெயில்வே ஸ்டேஷன் .

டேஷன் ஆப்போசிட்லெ நறைய மரம் செடிகள் இருக்கு.

இங்க உக்காறதுக்கு ரெண்டு மூணு சேர் போட்டுருக்காங்க.

இங்க முன்னாடி நெறைய வெய்க்கல்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

சுத்தி நெறையா மரம் செடிகள் எல்லா வளர்ந்துருக்கு.

இங்க ஒரு சின்ன ரவுண்டானா இருக்கு.

சுத்தி நறைய அழகான மரங்கள் இருக்கு.

இங்க ஒரு பெரிய கடல் இருக்கு.

இங்க ஒயிட் வித் ப்ரவுன் கலர் பெயிண்ட் வெச்சு பெரிய ஷிப்புக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இங்க ஏ_டி_எம் முன்னாடி ஒருத்தர் பைக்ல உக்காந்துட்ருக்காரு.